அந்த அருவி வந்து ஒரு அருவி மாதிரி தண்ணி பாயுது அருவி மாதிரி வந்து ஆறு மாதிரி தண்ணி போகுது.

இங்க ஒரு ப்ளூ ஷர்ட் போட்ட ஒருத்தர் யெல்லோ ஷர்ட் போட்ட ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு ஒரு சின்ன பையன் கூட நிக்கிறாரு ரெண்டு பசங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வெளியே போயிட்டுருக்காங்க.

கட்டில் பக்கத்துல ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்கு அப்புறமா ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்கு.

இத பாக்குறதுக்கு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு ஒரு ஆறு தெரியுது ஆத்துக்கு மேல நெறைய மக்கள் நிக்கிறாங்க.

அப்பறமா நிறைய ஸ்பூன் எல்லா வெச்சு அழகா டெக்கரேட் பண்ணி இருக்காரு பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு.

இத பாக்குறதுக்கு ஏகுதோ ஒரு வெள்ளிக்கட மாதிரி இருக்கு இங்க வந்து மூணு குத்து விளக்கு வச்சிருக்காங்க ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு ஒன்னு அத விட பெருசு.

இதுல வந்து ஆரஞ்சு ரெட் கிரீன் ஒயிட் பர்பிள் அப்படின்னு நறைய கலர்ல விளையாட்டெல்லாம் இருக்கு.

ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பைக்ல வாராரு தூரத்துல கார் லாரி எல்லாம் நிக்குது நெறைய கட்டடம் இருக்கு.

அப்பறமா நம்ம பக்கத்துல வந்து படி இருக்கு அந்தப் படி வெளியேறி பால்கனில போய் நிக்கலா இதுல வந்துட்டு நீல கலர்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க அப்போ போற வழியில ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பெயிண்டிங்கு வச்சிருக்காங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கு.

இது பக்கத்துல ஒரு கடை இருக்கு அந்த கடையில தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க ஜூஸ் பாட்டில் எல்லா வச்சிருக்காங்க.

அது நமக்கு க்ளியரா தெரியுது அதுல ஒரு மூணு நாலு ரூமுல வந்து லைட் இல்லாம இருக்கு மிச்ச எல்லா ரூம்லயு லைட் இருக்கு.

அதுக்கப்புறமா இதுல வந்து ஜோய் ஆலுக்காஸ் நகை கடை இருக்கு. சாம் சாம் சாப்பாட்டு கடை இருக்கு.

அப்ரோமா சண்முகானு ஏதோ கட இருக்கு நெறைய கார் நிறுத்திருக்காங்க.

அதுக்கப்பறமா தரையில இன்டெர்லாக் போட்டுருக்காங்க சைடுல நெறைய பேர் வேல செஞ்சிட்டுருக்காங்க.

அதுக்கு அப்புறமா கொஞ்சம் தென்னைமரம் எல்லாம் நிக்கி அதுல அதுகு மேல வந்து லைன் கம்பி எல்லாம் போகுது வானம் நீல நிறதுல தெரியுது.

அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கு.

ஏ மூணுமே அட்வான்ஸ் டைப் இப்ப உள்ள காலத்துக்கு ஏத்த மாரி இருக்கு.

நம்ம பாக்குறது ஏதோ ஒரு அக்வாரியம் அன்னை அக்வாரியம் இங்க வந்து நிறைய கேஜ் வச்சிருக்காங்க.